ஆஹா இல்லனா ரொம்ப கஷ்டம் இல்லையாப்பா சொல்லு

உம் என்னப்பா பண்றது

இந்த விவசாயிங்களுக்கு கூட பாவம் தண்ணி இல்லனா அவங்க மட்டும் எப்பிடி விவசாயம் பன்றாங்கனா, விவசாயம் அவங்களுக்கு sufficient water வேணு sufficient இது இருந்தாத resource இருந்தாத அவங்களுக்கு எதாவது பயன்படுத்துரதுக்கு இல்லனா என்ன ஆகும் இந்த makeup இல்லாமயே அவங்களுக்கு connect ஆகிருக்காது அந்தந்த நெறையபேர் விவசாயத்த விட்டிட்டு watchman வேலைக்கு இன்னொரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு கெளம்பி போயாச்சு நாயெல்லா விட்டாச்சு lands எல்லா வித்து நல்ல settle ஆகிடுவாங்க இது வந்து அண்ணா இப்படியே பண்ணிட்டு போனா நாளைக்கு யாரு விவசாயம் பண்றது யாரு சாப்பிடறது யாரு உழைக்குறது யாரு ?

எல்லாமே வந்து cycle வந்து break ஆகும் silent இது கடைசியா எப்பிடி ஆகும்னா ஒரு ஒரு நேலைக்கி அஹ சாப்பாடே கேடைக்காம ஒரு நெலம வந்துரும்

அது கிடைக்காத நிலமைக்கு வந்துரும் எல்லா என்னா என்னா பன்றாங்கனா இந்த burger , pizza வ சாப் சாப்ட்டு இருக்க வேண்டியதுதான் ஆமா ஆமாண்டா நீ சொல்லுறது correct தான் என்னா பண்றது

தண்ணி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது, இங்க குடிக்கிரதுக்கே இல்லப்பா தண்ணி நீவேற விவசாத்துக்கு எப்படி அப்படி சொல்ற நீ

அதா அதாம்ப்ப இது வந்து என்ன பண்றது வ இது ஒன்னுமே பண்ண முடியாது Noise உம்

உம் இப்ப வேற தண்ணியெல்லா irrigation methods வும் proper அ இல்ல, water resources proper அ இல்ல உம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி கிடைக்கணும் வந்து கிட்டத்தட்ட இந்த cycle உருவாக்கப்பட்டதுண்ணா smart one not two lakes உம் affect ஆகுது

உம் ஆனாலும் வந்து அதாவது steps எடுக்கனும்டா, இந்த தண்ணி இது மழைக்காலத்துல வர்ற தண்ணி வந்து waste ஆகாம எதாவது waste ஆகாம அஹ ஆமாங்கண்ணா அந்த தண்ணி மிக ரொம்ப useful ஆகும்ண்ணா இத waste பண்ணாம அந்த தண்ணிய வெச்சிங்கன்ன அந்த litera literaation process க்கு நல்லா இருக்கும் உம் ஆமா ஆமா ஆமா ஆமா three months continues சா continue பண்ணுவாங்க water tank க்கு கூட வந்து தண்ணி சேமபடுத்துறதுக்கு sensor எல்லா வெச்சிருக்காங்க ஒரு device இருந்தது பாத்தியா நீ

பத்தாயிரம் ருவா ஆகும் அது வந்து போட்டுகிட்ட வந்து tank அஹ tank full ஆனா உடனே அதுவே automatic கா off பண்ணுது உம்

அது என்னனு கேள்விப்பட்டுருக்கேன் ஆனா அத பத்தி தெரியாது

set உ head ன்ட்டு என்னக்கு ஒன்னும் தெரியாது but ஆனா கேள்விபட்டுருக்கேன்

என்னா அண்ணே, ஆனா அந்த technology இன்னும் இந்திய வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ண்ணா அநேகமா, நீங்க பேசினத கேட்டு, இன்னும் சொல்லபோனா.

ஆஹ meet பண்ணலாம் இனிமேட்டு

ஆமாப்பா என்னப்பா பண்றது இங்க சென்னைல நியின்நேரோ ஊட்டில இருக்க, இந்த வெயில்ல சுத்துரதுவிட Laugh இந்த பாலபோனது ஒன்னு இல்லப்பா வராம வராம okay யா okay யா okay யா okay யாண்டு இருக்கிங்களா ?

எங்க தண்ணி குடிச்சாலும் சுடுத்தண்ணி குடிக்கிறபோல இருக்குப்பா என்ன பண்றது ஆஹா எல்லாருக்கும் அப்பிடிதா இருக்கு அண்ணா இப்ப fridge லே வெச்சு fridge லே குளிக்க வேன்டியதுதா அண்ணா மாறிருக்கு

இப்ப முடியாது அண்ணா என்னான்றிங்க ?

அப்பறம்ப்பா சேத்து அம்மாவையும் கேட்டதா சொல்லு

ஆஹ சொல்ட்றேங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க call பண்ணுங்க அப்பறமா free யா இருக்கும் போது சரிங்களா மறக்காம

ஹம் bye னா bye னா bye னா Hello சொல்லு பா என்ன பன்ரீங்க நான் இப்ப தான் பா வீட்டுக்கு வந்தேன்

ஆமா. நீங்க தூத்துகுடி போனிங்க நு சொலன்னிங்கல.. எப்டி போனிங்க

நேத்து night தான் போனிங்கலா நேத்து night தான் போனோம். காலைல bus ல போய் இரங்கினேன் நேத்து. night னா அப்ரம் என்னைக்கு

ஆ.. ஆமா ஆமா sorry பா முந்தானேத்து ந night உ

ஒஹ்! இங்கத்த மாரி இல்ல்யா climate டு ம்ம் இல்ல பா சரியான வெயில்

உங்க பேச்சுலயெ என்னால புரிஞ்சிக்க முடியுது

வேரென்ன travel experience எல்லாம் எபடி இருந்துச்சு sir க்கு travel experience நல்ல தான் இருந்துச்சு என்ன நானு sleeper போடாம பொய்டென்

oh through bus ல போனிங்கலா?

change பன்னி பேர மாரி இருந்தா ரொம்ப risk இல்லையா? ஆமா, இங்க இருந்து மதுரை, மதுரையில இருந்து, தூத்துக்குடி போற மாதிரி.வேற train இல்லையே

Direct , train இல்லை. இங்க இருந்து, மதுரை, மதுரை போய் போகலாம். அப்படி இல்லாட்டி, ஈரோடு போய், அங்கிருந்து train மாரி போலாம் Train ticket க்கும், bus ticket க்கும், என்ன ஆகுது, charge ?

பரவால பரவால, என்ன இதை விட, அது கொஞ்சம் comfortable ஆவும் இருக்கும் இல்லையா என்ன? அது அலைஞ்சு, அழைச்சு போகணும் இல்ல? மாறி, மாறி போகனும், bus , train ன்னா. சரிங்க. Bus ன்னா, அந்த மாதிரி இல்லை, இல்லை. ம் மாறி, மாறி போகனும், bus , train ன்னா. சரிங்க. Bus ன்னா, அந்த மாதிரி இல்லை, இல்லை. ம் Correct ஆ எட்டு மணி நேரம்.

அப்ப, எப்ப சொல்ல போனீங்க நீங்க? முந்தா நேத்து night ன்னா? ஒரு பத்து, பத்தரை கிளம்பிருக்கீங்களா? இங்க வந்துட்டு, பத்தரை யா? ஒன்பதரைக்கு கிலம்புனது

அங்க் நாலரைக்கெல்லாம் போயாச்சு. இப்ப ஏழரை மணி நேரம் correct ஆ. இதுக்கு இங்கேயும் வந்துட்டு stop ஆகாமல் இல்லை, நடுவுல நிப்பாட்டுனாங்க

அதான் ஒரே இடம்தானே, இல்லை, மத்த இடம் அடிக்கடி நேத்து, அந்த மாதிரி இல்லாமையே வந்துட்டு, seven and half hours ஆமா, ஆமா அப்ப அந்த, இதுல sleeper ல போட்டிருந்தா, உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும் இல்ல? Train ல போனாலும், same , timing தான் ஆகுமா? Train ல போனா, உனக்கு என்னன்னா,

போகும்போது உனக்கு late ஆகும். Extra time எடுக்கும், நம்மளும் tired ஆயிடுவேன். ஆமா, tired ஆயிடுவோம் இல்ல? அங்க, அங்க இருந்து மதுரை, மதுரை எல்லாம் போய், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம். அந்த times இருக்காது Wait பண்ணி, wait பண்ணி, அந்த timing பார்த்து போற மாதிரி இருக்கும் நமக்கு. ம்

காலையில, ஆமா

நாலரை மணிக்கு போயாச்சு. நாலரை மணிக்கு போயி, அங்க போன உடனே, இது பார்த்துச்சு. ஆ, hotel பாத்து, அங்க போயி, hotel rent எல்லாம் எப்படி? இங்கிட்டு, வித்தியாசம் இருக்கா? இல்லை. rent ன்னா, இங்க இருந்து, hotel ல தங்கனது இல்லை. அதனால, தெரியலே. அங்க AC வந்துட்டு, ஆயிரம் ரூபாய் Non AC ன்னா, I know . ஏன்னா, நான் நேசிக்கிறது. ஏன்னா, ஒருத்தன் காலையிலே மட்டும், fresh ஆகறதுக்கு மட்டும்தானே. அதுக்கப்புறம், mostly , அங்கே இருக்கிறது இல்லை

கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆமா. சரி sir . அதனால, ம்போயிட்டு, இங்க வந்தாச்சும்மா.

குடுத்துட்டாங்க. ஓஹோ. அதனால, எனக்கு தெரியலே. மட்டும், stay பண்ணிட்டு, அங்கிருந்து, மாடி போயி, bus , ம், ம். Bus லதான் போயிட்டு, exhibition ஒண்ணு நடந்துச்சு, இல்லையா

அதை attend பண்ணிட்டு, இங்க வந்ததுனால, அப்படி, அதுல போயிட்டு, நீதான் கோயம்புத்தூர்ல இருந்தியாச்சு. ஆ, அங்கயும் நல்ல heat தான் இல்லை, சென்னையிலயும்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

நான் கூட heat தான் போல. எல்லா இடமும்.

எல்லா temperature ஏறிட்டே வருதுண்ணா..சமாளிக்கிறதுக்குத்தான், நம்மளால முடியறதில்லை. இப்படித்தான், அவங்க daily யும், இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாம், பழகி இருக்கும் இல்லையா?

ம். போன வேலை எல்லாம், நல்லபடியா முடிச்சிட்டீங்களா

அங்க போய், printer ஒரு service பண்ணணும். ஓ, service பண்ணி, head கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு, ம்ம், ம்ம் அப்படியே வந்ததுப்பா. இப்ப உங்களுக்கு எல்லா printer ம், நீங்க பார்ப்பீங்களா? இல்லப்பா, ward code பண்ற மட்டும்தான் ஓ. இல்லை, நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போ, உனக்கு இப்போ, new updated model லாம், வந்துட்டே இருக்கும்ல. இதுக்குலாம் நீங்க எப்படி service எடுப்பீங்க? எல்லாத்துக்கும் same ஒரே மாதிரிதான் இருக்குமா? எல்லாம் same , ஒரே மாதிரி இருந்தா, கொஞ்சம், கொஞ்சம் difference ஆகும். அவ்வளவுதான். அதனால, பெருசா இது இருக்காது, சிரமம் இருக்காது ம், but எல்லாம், ஆனா, அந்த, இதுதான், உன்னோட இதுதான் மாறும். அதனால, அவ்வளவு பிரச்சனை இருக்காதுங்கிறீங்க ம், ஆமா, ஆமா. வரும்போது எப்படி? தூத்துக்குடியில இருந்து வரும்போது தூத்துக்குடியில இருந்து வரும்போது, பத்தரை மணிக்கு bus கிடைச்சுது. ஓ, அதுவும் book பண்ணிட்டீங்க. Sleeper ஆ? ஆ, ஆ hail trip நு சொல்லிட்டு bus சு

போகும் போது non AC இது வந்து AC அதுக்கும் இதுக்கும் ticket charge எவலொ என்ன difference சு இதுல உக்காந்துட்டு seater ல ஒக்காந்துட்டு போன நால

பேருசா difference illa இரனூரு ரூபாய் முன்னூரு ரூபாய் difference இருந்துச்சு

sleeper ஆ

sleeper வந்துட்டு thousand two hundred அந்த மாரி வரும் sleeper வந்துட்டு அபோ இதெல்லம் எதெல்லாம் அதான் நீங்க சொன்னிங்கலெ non AC ல பொரதுக்கு எவலொ அச்சு NON AC கு வந்துட்டு அர நூத்தி அம்பது ரூபா இங்க இருந்து இதுக்கெ அரனூத்தி அம்பது , அபொ travelling ல யெ பாதி இது பொய்ருது இல்ல யா நமக்கு ஆமா, எல்லாத்தையும் safe அ கூட்டிடு போய் விடராங்க இல யாருக்கு சொல்ல முடியும் அவங்க இஷ்ட்டதுக்கு தான ஓட்ராங்க, இபொ எல்லம் கொய்ம்பத்தூர் ல எல்லம் இது என்னது race வெச்சு விலயாண்டுட்டு ஓற்றாங்க அது பொல்லாச்சி ல கோயம்பத்தூர் to பொல்லாச்சி bus தான ஆமா இங்க இருந்து தூதுகுடி high ways ல எபடி race கூடிடு போக முடியும்

ஆமா ! speed ஆ தான் போவாங்க

ஆமா பா ! நானூரு kilometer ரூ உனக்கு distance இருக்கு ல உனக்கு வந்துரும் ல இபொ நம்ம car ல போர மாரி இருந்துச்சுன same distance தான cover aaguma இல்ல நம்ம போரது பொருத்து தான் இல்லயா ஆம நம்ம போரதுல தான் இருக்கு ம்ம்

morning எப்போ reach ஆனிங்க sir உ எபோ இன்னைக்கு காலைல தான் வந்தென் நானு

அப்டியே என்ன பயங்கர tired பொல பேச்சே வித்யாசமா இருக்கு ஆமா பா! வந்த வுடனெ தூங்குனது தான் காலைல வந்து வந்த வுடனே குலிச்சுட்டு நல்ல fresh அயிட்டு தூங்குனென் மூனு மனிக்கு தூங்குனது ஏலு மனிக்கு தான் எந்திரிச்சேன் காலைல tiffin நு tiffin சாபடல, அவலோ tired டு உங்க வீட்ல எதும் கேட்கலயா எங்க வீட்ல திட்டிடே தான் இருந்தாங்க பின்ன யாருக்கு தான் பேய்ட்டு வந்து rest எடுடக்கரது எல்லாம் சரி தான் சாப்ட்டு தூங்கினா ப்ரச்சன இருந்து இருகாது உங்கலுக்கு ஃப ftree ய இருந்திருக்கும் sleeper la போய் இருந்தா ப்ரசன இருந்திருகாது jolly யா தூங்கிட்டே போய் இருக்கலாம் இல்ல்யா இருந்தாலும் அதிலயும் தூக்கி தூக்கி போடும் போன டிமெ சென்னை கு போகும் போதது அப்டி தான் பேருசா தூக்கம் ஏதும் வர்ல நான் எங்க எனக்கு experience இல்ல நம்ம எங்க long அ போய் இருக்கோம் . போனா எங்க டௌர் போவோம் bus புடிச்சு கூட்டிட்டு போவாங்க